ஆஹ் நல்ல இருக்கேன் நீ எப்படி~ ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?

எல்லாருமே நல்லா இருக்காங்க super ஆ இருக்காங்க உங்க வீட்ல குழந்தைங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க. ஆஹ் நல்லா இருக்காங்க. okay okay எல்லாத்துக்குமே healthokay வா?

ஹம் சரி சரி என்னாச்சு என்ன விஷயம்? இல்ல அப்பா இது வீடு வாங்குறது இது பண்ணனும்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா வீடு வாங்கப போறீங்களா ரொம்ப நல்ல விஷயமாச்சே இல்ல ரெண்டு இது வாங்குறதா இருக்காங்க அண்ணன் வந்து வீடு வாங்குறதா இல்ல இடமா வாங்கி எதாவது ஒரு business பண்ற மாதிரி இருக்கலாம் சும்மா வய~ இது agriculture மாதிரி இது பண்ணலாம். agriculture

விவசாயம் பண்ணலாம்னு இருக்கீங்களா? உம் ஆமா அண்ணன் இப்படி சொன்னான் அப்பா வந்து வீடா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இதுல மூணு நாளா ஓடிட்டு இருந்துச்சு. சரி சரி என்ன எவ்ளோ amount உ வரப்போகுது என்ன first விற்கப்போறீங்க எதுக்காக யாரோட share உ அப்பா வந்து வீடு வாங்க போறேன்னாரு ஒரு twenty-four lakhs அப்படி இருந்தா வாங்கலாம் அப்படினாரு.

எங்க அப்பா தனியா வீடு வாங்க போறாரு அண்ணன் தனியா இடம் வாங்கி இப்படி விவசாயம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கான். இல்ல மொத்தமா இப்போ எந்த வீட்ட விற்கப்போறீங்க அப்படின்னு கேக்குறேன். வீட்ட வித்து வாங்கல அப்பாக்கு வீட்டுல பங்கு மாதிரி கொடுத்தாங்க அவங்க அப்பா side உ ஓ okay okay அதாவது உங்க தாத்தா side உ உம் ஆமா தாத்தா side கொடுத்தாங்க அதை வெச்சு அப்பா வீடு வாங்கலாம் மிச்ச காசு வேணும்னா நீ வந்து இடம் வாங்கி இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிருந்தாரு.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 இந்த வீடு வாங்குறது கூட easy இது பண்ணிடலாம் இடம் வாங்கி விவசாயம் பண்றதுதான் இது இதைப்பத்தி உங்களுக்கு ஏதோ idea சொல்ல முடியுமா.

உம் வரும் okay அப்படின்னா பிரச்சனையே இல்ல இங்க வந்து ஒரு ஒரு இதை வந்து வீடா வாங்கிட்டு இன்னொரு இதை இடத்தை வந்து நல்ல ஒரு தரிசா நி~ land ஆ பாத்து விவசாயம் நிலமா வாங்கிடீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே useful ஆ இருக்கும். okay ஆமா ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நமக்கு இப்போ இருக்குறதுலயே சொந்த வீட்டுல தானே இருக்கீங்க.

okay okay அது அப்போ வந்து பிரச்சனையே இல்ல அப்போ இன்னொரு வீடு வந்து வாங்குங்க இன்னொரு புதுசா வாங்குற வீட்டுக்கு நீங்க குடி போயிருங்க. okay okay வா ஆஹ் இப்போ இப்போ இருக்குற வீட்ட நீங்க நல்லபடியா ஆக்கிட்டு வாடகைக்கு விட்டுட்டு போயிருங்க. அப்படிதான் அப்படிதான் பண்றதா இருக்காங்க இப்போ எங்க அப்பா வீடு வாங்கறது அந்த இது பிரச்சனை கிடையாது எங்க அண்ணன் விவசாயம் பண்றேன்னு இடம் வாங்கி அப்படி இப்படி சொல்றது தான் அங்க இதே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 hello hello

hello

சொல்லுங்க ஆஃபியா. இல்ல ஏன் silent ஆயிருச்சு.

hello

ஆஹ் sorry sorry இதோ ஒருத்தவங்க வீட்டுக்கு EB reading எடுக்க வந்துட்டாங்க.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

வீடு வீடு வாங்குறது ஒரு side பரவால்ல வீடு வாங்கி இது பண்ணிக்கலாம் எதாவது ஒரு idea அப்படின்னு இப்போ இந்த எங்க அண்ணனுக்கு அந்த இடம் வாங்கி விவசாயம் பண்றது அந்த இது வந்து தெரியாது என்னன்னே சும்மா இப்போ மேலோட்டம்மா இவங்க இவங்க இப்படி இருக்காங்களே அந்த மாதிரி இது பண்ணி இப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு idea ல இருக்கான் அதான் சரி உங்களுக்கு எதாவது idea தெரிஞ்சா சொல்லுங்க நானும் எங்க அண்ணா கிட்ட சொல்றேன். இது என்னன்னா இப்போ for example வந்து இப்போ அம்பது லட்சம் எனக்கு வர போகுது அப்படின்னா ஒண்ணு வந்து ரெண்டு வீடா வாங்கி வாடகைக்கு விட்டுக்கலாம். அந்த மாதிரி

பத்து லட்சத்த வந்து bank ல invest பண்ணி வச்சுருங்க சரியா bank ல invest பண்ணி வச்சுருங்க future use க்காக அப்பறம் இருபது லட்சத்துல பதினைஞ்சு லட்சத்து கிட்ட வந்து நல்ல ஒரு கீரனூர், ஒடுக்காம்பட்டி போகிற side எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்ளோ விவசாய நிலம் இருக்கும். அஹ் நிறைய விவசாய நிலம் இருக்கும்.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 விவசாயம் பண்றதுனால தான் நமக்கு வந்து ஆஹ் எப்படி சொல்றது நம்ம சாப்பிடுறோம்.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 சாப்பாடு சாப்பிடறதுக்கு நம்ம அரிசியோட விளைச்சல் இல்லைன்னா நெல் விளைச்சல் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஆமா நீங்க சொல்லுறது correct தான் இப்போ விவசாயம் பண்றதுன்னா அந்த இடம் மட்டும் இப்போ வாங்குனா பத்தாதுல்ல அந்த இடம் வாங்கி அதோட பராமரிப்பு இருக்கணும் அதான் அதான் புரியுது அது அது எனக்கு புரியுது அது எதுவும் பிரச்சனை இல்ல அஹ் நம்ம எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த விவசாயம் நிலமெல்லாம் எப்படி என்ன பண்ணலாங்குறதை பத்தி பெருசா detail ஆ தெரியாது but வந்து என் friend ஓட husband ஒருத்தவங்க agriculture department ஓ ஓ அவங்ககிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா அஹ் நீங்க வந்து எங்க land வாங்கிருக்கீங்க அப்படிங்குறத பாத்துட்டு அங்க வந்து அங்க என்ன land இருக்கு ஆஹ் என்ன மாதிரி என்ன land இருக்கு என்ன மாதிரி மண்ணு அங்க இருக்கு அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதோட தரத்தை எல்லாம் test பண்ணுவாங்க. உம் உம்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 ஓ அப்படி பாத்து தான் சொல்லுவாங்களா என்ன என்னென்ன எது போடலாம்னு ஆமாம் இப்போ நமக்கு இயற்கையாகவே விவசாயம் தெரியுது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பண்ணிக்கலாம் விவசாயம் செய்யுறது வந்து விவசாயம் மட்டுமே ஆஹ் விவசாயிக்கு வந்து அவரு எல்லா விதத்துலேயும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதை தான் யோசிப்பாங்க இப்போ வந்து ஆஹ் இப்போ எப்படி சொல்றது எப்படியுமே விவசாய நிலம் அந்த விவசாயம் செய்யுற agriculture வேளாண்மை செய்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா full ஆவே வந்து ஆஹ் ஒரு நிலம் இருக்கும் கோழிங்க இருக்கும் மாடு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பால் society வச்சுருப்பாங்க.

சரிங்களா so அவங்க~ அந்த மாதிரி ஒரு ஒரு வியாபாரத்தை எப்படி வந்து பலமடங்கா பெருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு ரொம்ப அழகா பண்ணி இருந்திருப்பாங்க

அந்த மாதிரி நமக்கு நம்ம முதல்ல இருந்தே கிராமத்து side ஆ இருந்துருந்தா நமக்கு அது தெரிஞ்சுருக்காது. okay வா அதை பத்தி நமக்கு full and full ஆ ஒரு knowledge இருக்கும். நம்ம full ஆவே வந்து city side ல இருக்கோம் அதனால நமக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. ஆனா நம்ம ஒரு விவசாய நிலம் வாங்கி நம்மளே வந்து என்ன வருது என்ன போட்டா என்ன விளையும் என்ன விளைச்சல் இருக்கு அப்படிங்குறத வந்து பார்த்து decide பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பண்ண முடியும் ஆமா இப்போ நான் வந்து எங்க அத்தை தஞ்சாவூர் side இருக்காங்க எங்க அத்தை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

அந்த ட~ அந்த season ல இப்போ நம்ம போட்டோம் அப்படினாக்க அடுத்து நமக்கு விளைச்சல் வந்துரும் அந்த விளைச்சல் எடுத்துட்டோம்ன்னா நமக்கு அது வியாபாரமாவும் ஆயிடும் விவசாய வேளாண்மைக்கு வேளாண்மையும் ஆயிடும் வியாபாரத்துக்கு வியாபாரமாவும் ஆயிடும் அழகா நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஆஹ் அது market ல கொடுத்து market rate க்கு நம்ம வித்துட்டு போயிடலாம். நல்லா ஒரு ஆஹ் அதுக்கான அந்த இடம் வாங்கி அந்த இது பண்ணி இப்போ தண்ணிக்கு உள்ள வசதி bore ன்னு போடுவாங்கதானே motor set பண்ணுவாங்க pump போடுவாங்க.

ஆமாம் இப்போ நம்ம கிட்ட amount இருக்குல்ல இருக்கும் போதே நம்௳ பண்ணிக்கலாம். இங்க ஒரு கே~ கேணி மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி விளைஞ்சிட்டு இருக்குற இடமா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கி கொஞ்சம் நாளு விவசாயம் செஞ்சு பாருங்க

என் அண்ணன்கிட்ட சொல்றேன் என்ன idea ல இருக்கான்ட்டு ஆமாம் ஆமாம் இல்ல உங்க அப்பா அண்ணன் முடிவு பண்ணது நல்ல idea தான் agriculture பண்ணனும் அப்படிங்குறது நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணனும் correct ஆன ஆள புடிங்க okay வா?

நான் வந்து சொல்றேன் என் friend ஓட husband வந்து இருக்காங்க agriculture ல தான் இருக்காங்க நான் அவங்களை வந்து அவங்க number தர்றேன் உங்களுக்கு உம் அவங்களையே எங்க அப்பா கிட்ட பேச சொல்லலாம்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

நல்ல இடமா பார்த்து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 நீங்க number கொடுங்க நான் அப்பா கிட்ட தர்றேன் அப்பா பேசுவாரு. ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா number note பண்ணிக்குறீங்களா?

hello ஆஃபியா

ஆஹ் அவங்களோட name வந்து தனசேகரன்.

ஆஹ் number வந்து double eight உம் double eight

double four two

two five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

eight zero okay நீங்க கொடுத்ததா நான் சொல்லலாம்ல call பண்ணி கண்டிப்~ கண்டிப்பா என் பேரை சொன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி மோனாலிசா number கொடுத்தாங்க.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

call பண்ணி சொல்லிருங்க இவங்க call பண்ணுவாங்கன்னு அப்போ தான் தெரியும். கண்டிப்பா சொல்லிடுறேன் நான் ஆஃபியா கண்டிப்பா சொல்லிடுறேன்

எங்க அப்பா பேர் தாஜுதீன். okay நான் வந்து இது மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் என் friend ஓட அப்பா சரி direct ஆவே அப்பாட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து call பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க.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 ஆஹ் கண்டிப்பா நான் first சொல்லிடுறேன் phone பண்ணி இப்போ உங்க ca~call அ வச்ச இப்போ இடமெல்லாம் வித்தாச்சுல்ல land எல்லாம்

அதான் சொல்றேன் கையில amount இருக்கு அப்படின்னா எதுவுமே பிரச்சனையே இல்ல இப்போ நான் முடிஞ்சதும் பேசுறேன் உங்க call cut பண்ணதும்

என்ன அப்படிங்குறது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. உம் சரி நான் number கொடுத்துட்டு அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் உங்ககிட்ட உம் உம் உம் உம் நீங்களும் யோசிங்க நாலாப்பக்கமும் யோசிச்சு என்ன பண்ணலாம் எது செய்யலாம் எது நம்ம future க்கு best ஆ இருக்கும் எது நமக்கும் best ஆ இருக்கும்ன்றத எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. உம் சரி okay வா கேட்டு தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்பறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க. சரி okay நான் phone வைக்கிறேன் bye உம் சரி வணக்கம் இப்போ நான் பேச விரும்புற விஷயம் வந்து health நம்மளுடைய ஆரோக்கியம் health ன்னு நம்ப சொன்ன உடனே நமக்கு என்ன நியாபகம் வருது பொதுவா health ன்னு சொன்ன உடனே usual ஆ நமக்கு எல்லாருக்கும் நியாபகம் வர்றது hospital or மருத்துவமனை so இந்த hospitals எப்போ வந்துச்சுனு நினைக்குறீங்க அது மனுஷனோட ஆதிகாலத்துல இருந்து மனுஷனுக்கு இருக்கோ இல்லையே but மனுஷன் healthy ஆ இருக்கான்னா மனுஷன் healthy ஆ இருக்கான் ஆனா ஆதியிலருந்து அவனுக்கு மருத்துவமனை அதெல்லாம் இல்ல so அவன் எப்படி healthy ஆ இருந்தான் first சாப்பாடுதான் சாப்பாட்டுனால செய்த வேலைகள் sohealth ன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வர வேண்டியது நியாபகத்துல வரவேண்டியது hospitals அல்ல but நம்ப சாப்பிடுற சாப்பாடு பின்பு நம்ப செய்யுற வேலை இந்த ரெண்டு விஷயமும் நம்ம ரொம்ப healthy ஆ so சாப்பாடுன்னு சொல்லும்போது ஏதேதோ நம்ப பாக்குறதெல்லாம் நம்ப நாக்குக்கு புடிச்சதெல்லாம் சாப்பிடுறதல்ல அப்படி சாப்புடுறது தப்புன்னு நான் சொல்லிறல but அளவோடு அதை சாப்புடு உடம்புக்கு எது தேவைன்னு பாத்து நம்ப சரியானதை சாப்பிட்டா நம்மளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் வராது சரியான சாப்பாட சாப்பிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப வேலை செய்யணும்

so நம்ப கேட்டுருக்கோம் இல்லையா வியாதி வந்த பிறகு அதை செய்~ சரிசெய்றதல்ல புத்திசாலித்தனம் நமக்கு வியாதி வர்றதுக்கு முந்தி அதை வதாம~ வராம தடுக்குறது மாத்தறம் தான் சரியானது இப்போ இந்த காலத்துல நம்ம நெறைய பேருக்கு diabetes இ~ so எப்படி அது வந்துச்சு hello சா~ ஆஹ் சாப்பிடுறதுல அந்த சக்கரத்தன்மை இருக்கும்ல அதை control பண்ற body ல control பண்ற அந்த ஒரு உறுப்பு வேலை செய்யாம போச்சுன்னா அவங்களுக்கு sugar தான் வரும் ஆனா அது வந்த பிறகு அவன் எவளோ தான் control பண்ணாலும் அது control ல வராது மாத்திரைகளிலே எழுது~ எடுத்தனா கொஞ்சம் வாழலாம் normal ஆ but மாத்திரைங்களை எடுக்காம போனாங்கன்னா அவங்களால முடியாது so மாத்திரை எடுத்துன்னே வாழவேண்டிய ஒரு சூழ்நிலை so அப்படி அல்லாம அதற்கு தேவையான உணவை நம்ம எடுத்திருந்தோன்னா இப்போ பாவக்கான்னு சொல்றோம் so இதெல்லாம் இதெல்லாம் நம்ப சாப்பிட்டுருந்தோம்னா automatic ஆ நம்மளுக்கு ஷ்~ sugar ருன்றது கிட்ட வராது so அந்த காலத்டதுல எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டிருந்தனால வியாதியும் கூட அவங்களுக்கு தூரமா இருந்துச்சு so இந்த காலம் ~த்துலகூட நம்ப healthy ஆ இருக்கணும்னா முதல் நம்ப செய்ய வேண்டியது சரியானதை நம்ப சாப்பிடணும் சரியா நம்ப வேலை செய்ய~ அதிகமா சாப்பிட்டு நம்ப வேலை செய்யாம போனா கூட நம்பளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு அதிகமா வாய்ப்பிருக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு so அதுனால சரியா சாப்பிடணும் அப்பறம் சரியா வேலை செய்யணும் இதுல பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்மளுடைய health அ spoil பண்ணிக்கிற ஒரு விஷ்யம்னா medicines ஆச்சர்யமா இருக்கா கேக்க ஆமா உண்மைதான் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்முடைய body நம்முடைய உடம்பு அதைத்தான் நமக்கு இப்போ doctor நம்ம உடம்புக்கு எதாவது பிரச்சன வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய எப்படி define பண்ணணும் அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம body க்கு தெரியும் அது starting stage ல நம்ம நமக்கு அதை எதிர்க்கும் சக்தி அதிகமா இல்லாம இருக்கலாம் but போக போக போக போக அத எதிர்ப்புசக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் so இன்னைக்கு நெறையா பேருக்கு எதிர்க்குற சக்தி இல்ல ஏன்னா அவங்களுக்கு சின்னதா கொஞ்சம் உடம்புசரி இல்லன்னு வச்சுக்கோங்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா tablets எடுத்துக்குவாங்க அப்போ உடம்பு எதிர்க்குற வேலையில்ல உடம்புக்கு அந்த வியாதிய எதிர்க்கணுன்ற அவசியம் இல்ல ஏந்னா மாத்திரைங்களும் அதை எதிர்த்துருச்சு அது சரியாச்சு கூட so இந்தமாதிரி அந்த எதிர்ப்புசக்தின்னு நமளுக்கு இருக்கில்லையா அந்த எதிர்ப்புசக்தி வேலை செய்யாம செய்யாம செய்யாம போகும்போது automatic ஆ அது weak ஆகுது so நம்ப தேசத்துக்கு soldiers இருக்காங்க army இருக்கு எல்லா regular ஆ பயிற்சி அவங்க எடுத்துன்னுஇருந்தா எதாவது யுத்தம் வரும்போது இவங்க போய் சண்டை போடலாம் அவங்களுக்கு ஜெயம் ஜெயம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்ல அவங்க எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்தாங்கனா அவங்க கத்துக்குனதெல்லாம் வீணாப்போகும் அவங்க weak ஆவாங்க எதாவது பெருசா யுத்தம் வந்துச்சுன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா பயிற்சி இல்ல அதே போல தான் நம்மளுக்கு இருக்குற immunity கூட or எதிர்ப்புசக்தின்னு சொல்றோமில்லயா அந்த எதிர்ப்புசக்திக்கும் அதை நம்ப பழக்கணும் எதாவது வியாதி வந்துச்சுன்னா அந்த எதிர்ப்புசக்தி வேலைசெய்யவிடணும் அதை வேலை செய்ய விடாம இருந்தா அது வேலைலசெய்யாம வேலைசெய்யாம வேலைசெய்யாம அது சுத்தமா வேல செய்யாமலேயே போ~ அதனால நான் medicine சுத்தமா எடுக்காதீங்கோன்னு சொல்ல வர்றதுல்ல உங்களுக்கு முடியாம வர்ற பட்ச்~ உடம்புக்கு ரொம்ப வலி உங்களால முடியல அந்த பட்சத்துல நீங்க medicine அ எடுக்கலாம் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நீங்க medicine எடுத்துருந்திங்கனா உங்களுடைய எதிர்ப்புசக்~ சக்தி வேலைசெய்யாது அது weak ஆயினு போகும் so என்ன நான் already சொன்னமாதிரி நம்ப உடம்பு நம்மளுக்கு வந்த வியாதிய எப்படி குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும் உடம்புக்கு தெரியும் அது அந்த மாதிரி வேலை செய்யும் அனேக வியாதிகளை அதே குணமாக்கும் அப்படி தான் படைச்சிருக்கான் இது எவ்ளோ பேர் புரிஞ்சுகிறிங்களோ என்ன எவ்ளோ பேர் ஏத்துகிறீங்களோ தெரியாது எவ்ளோ பேர் எதிர்த்தாலும் இதுதான் உண்மை இன்னிக்கு நிறைய பேர் ஸ்~சாவும்போது அவங்க வாழ்றப்போ சாகும்போது அந்த கொஞ்ச நாள் இருக்கு இல்லிங்களா சாகுறதுக்கு முந்தி அந்த நாளை ரொம்~ ப~ கொடூரமா வாழ்றாங்க சமாதாணமா தேவைன்றத சாப்பிடமுடியுறதில்ல இஸ்டமா எங்கயாவது போகணுன்னா போக முடியுறதில்ல எல்லாமே எல்லாமே control பண்ணிடுறாங்க so ஒரு உக்காந்த இடத்துலயே எல்லாமே பண்ணினு இருப்பாங்க அவங்களால முடியாத so அவங்களுக்கு tablets குடுத்து குடுத்து குடுத்து குடுத்து அவங்களை வாழவச்சு~ என்னோட ஒரு கேள்வி என்னன்னா அப்படி எதுக்காக வாழணும்

நம்ப வேலை செஞ்சுன்னே இருக்கும்போது சாவு நம்ம கிட்ட வராது அது accident ஆனாலும் சாவு வரலாமே தவிற mostly so நெறைய cases ல ஓய்வெடுக்குறவங்களுக்கு தான் சாவு கிட்ட வரும் so இந்தமாதிரி எல்லா வேலை முடிச்சு ஓய்வெத்தபிறகு கஷ்டப்பட்டு வாழணுன்ற அவசியம் இருக்கா தேவையென்ன சுகமா அதுக்கு பதிலா சாவலாம் இல்லையா நல்லா வாழ்ந்தோம் நல்லா செத்தோன்ற மாதிரி இருக்கும் so நான் சொல்ல வர்றது இவளோதான் வாழும்போது healthy ஆ வாழணும்